போரிச் லூப் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதுதான் சொல்லப்போகும் கடைசி லூப்
இந்த லூப் இன் அடிப்படை இது ஒரு அரே வின் வால்யூ களை லூப் செய்யும்
அல்லது எலிமென்ட்ஸ் ஒஃப் ஆன் அரே வை
முந்தைய டியூட்டோரியல் களில் எலிமென்ட்ஸ் ஒஃப் ஆன் அரே களை இட் டாக்ஸ் என்றும் சொல்வர் என்றேன்
எலிமென்ட்ஸ் ஒஃப் ஆன் அரே களை இட் டாக்ஸ் என்பது நீங்கள் ஒரு அரே வால்யூ ஐ எச்சோ ஆட் செய்யும்போது இங்குள்ளவை இட் நியூமெரிக்கல் இட் கீஸ் அல்லது டாக்ஸ் போல
அதற்கு மன்னிப்பு கோருகிறேன்
எனினும் போரிச் லூப் க்கு போகலாம்
துவங்க ஒரு அரே வை உருவாக்கலாம்
இந்த நம்பர் களை கால் செய்யப்போகிறேன்
அவை ஒரு அரே
இப்போது இதை உருவாக்குவோம்
இதை முந்தைய டியூட்டோரியல் களில் காட்டி இருக்கிறேன்
அந்த நம்பர் களையே வைத்துக்கொள்வோம்
1 2 3 4 5 6 7 8 9 ஆண்ட் 10 ஆகவே ஒரு போரிச் இப்படி இருக்கிறது
இப்போது போரிச் இருக்கிறது
மேலும் நம் கண்டிஷன் இங்கே இருக்கிறது
அதை எப்படி அழைப்பது
ஆகவே இதை அரே இன் பெயராலேயே சொல்லுகிறேன் அதாவது நம்பர்ஸ் பின் சொல்வது ஏஎஸ் பிறகு வால்யூ
இதற்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் கொடுக்கலாம்
இருந்தாலும் இங்கே டைப் செய்வது வால்யூ பிறகு கர்லி பிராக்கெட்ஸ் உள்ளே அடிப்படையான கமாண்ட்
எச்சோ வால்யூ கடைசியில் லைன் பிரேக் ஐ கான்கேட்னேட் செய்யலாம்
இதை பார்க்கலாம்
அது லூப் ஐ எச்சோ செய்து முடித்தது
இது நிஜமாகவே சுலபமானது
மற்ற லூப் களையும் இது போல ஒரு arrayவை எச்சோ த்ராக் செய்யவைக்கலாம்
அதை கைமுறையாக எழுத வேண்டும்
அதற்கு இது எவ்வளவோ சுலபம்
இது நினைவிருக்கும் வரை நீங்கள் அரே வை எச்சோ த்ராக் செய்யலாம் அரே இன் ஒவ்வொரு பகுதி மீதும் ஆப்பரேஷன்ஸ் செய்யலாம் தேவையானால் புது அரே ஆக சேமிக்கலாம்
எளிய வழியில் இதை மேனிபுலேட் செய்வதை நான் சொல்கிறேன்
இப்போது என்ன செய்யப்போகிறேன்
இரண்டாம் வாய்ப்பட்டை எழுதப்போகிறேன்
இதை எல்லாம் அழித்துவிட்டு எழுதுகிறேன்
எனக்கு இங்கே அரே வில் நம்பர் வேண்டும் இங்கே டைம்ஸ் 2 இஸ் வெளியே புதிய வால்யூ இருக்கப்போகிறது
நாம் அரே வின் ஒவ்வொரு எலிமெண்ட் ஐயும் நம்பர் ஐயும் 2 ஆல் பெருக்கப்போகிறோம்
நம்பர்ஸ் என சொல்லலாம்
சோரி வால்யூ என சொல்லவேண்டும்
ஏனென்றால் ஒவ்வொரு போரிச் எலிமெண்ட் ஐயும் இந்த வேரியபிள் நேம் இல் வால்யூ என வைத்திருக்கிறோம்
இதில் உள்ள ஒவ்வொரு வால்யூ உம் லூப் வழியாக செல்லப்போகிறது
வால்யூ டைம்ஸ் 2 இஸ் இதற்குப்பின் சில பிராக்கெட்ஸ் எழுதலாம்
உள்ளே டைப் செய்வது வால்யூ டைம்ஸ் 2 நினைவிருக்கட்டும்
இது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேட்டர் முன்னே காட்டின ஒரு அரித்மெட்டிக்கல் ஆப்பரேட்டர்
அது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேட்டர் சரியான பெயர் அரித்மெட்டிக்
இது இரண்டால் பெருக்கப்போகிறது
இப்போது இன்னும் கொஞ்சம் சுவை கூட்ட மல்ட்டிபிள் என எழுதுவேன்
ஒரு புதிய வேரியபிள் ஆக
மேலே இங்கே மல்ட்டிபிள் எக்குவல் 2 ஆக எழுதுகிறேன்
இப்போது அடிப்படையில் மாற்றிவிட்டேன் என ஊகிக்கலாம்
இதை இஷ்டம் போல மாற்றலாம்
இதை லோட் செய்து ரிஃப்ரெஷ் செய்யலாம்
பிரேக் ஐ மறந்துவிட்டோம்
அதை இங்கே கடைசியில் இடுகிறேன்
ஆனால் நம்மால் அதை படிக்க முடியாது
சோரி 1 டைம்ஸ் 2 இஸ் 2 2 டைம்ஸ் 2 இஸ் 4 இப்படியே 10 டைம்ஸ் 2 இஸ் 20 வரை
இவை அனைத்தும் சரியே என்று தெரியும்
அதை மாற்ற முடியும்
10 டைம்ஸ் டேபிள் வேண்டும் என வைத்துக்கொள்வோம்
ரிஃப்ரெஷ் 1 டைம்ஸ் 2 இஸ்
இந்த 2 ஐ மல்ட்டிபிள் ஆக்க மறந்துவிட்டோம்
இப்போது நம் நம்பர் ஐ அது எச்சோ செய்யும்
ரிஃப்ரெஷ் 1 டைம்ஸ் 10 இஸ் 10 2 டைம்ஸ் 10 இஸ் 20 10 டைம்ஸ் 10 இஸ் ஆ ஹண்ட்ரெட் மல்ட்டிபிள் இன் வால்யூ வை நாம் மாற்றும் வரையில் 12 ஆம் வாய்பாடு என்போம்
நம் 2 வால்யூஸ் மாறப்போகின்றன
ஆகவே இந்த எளிய போரிச் லூப் மற்றும் அரே விலிருந்து
ஒரு பேசிக் மல்ட்டிபிள் புரோகிராம் ஐ உருவாக்கிவிட்டேன்
அது பெருக்கல் வாய்பாடு உங்களுக்கு பிடித்த எந்த செட் ஒஃப் நம்பர் களுக்கும்
இதுதான் போரிச் லூப்
தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி